இங்க காலங்காத்தால நின்னு எல்லா எக்சர்சைஸ் பண்ற மாரி பின்னாடி ஒரு ரெண்டு ரெண்டு பேரா நாலு ஜோடிங்கலா இருக்கா மாரி நின்னு எக்சர்சைஸ் பண்ற மாரி காமிச்சிருக்காங்க.

ஜன்னல் டி_வி லைட் அந்த மாரி நறைய போட்டு வெச்சிருக்காங்க.

நாலஞ்சு சைக்கிள் இருக்கர மாரி காம்ச்ருக்காங்க ஒரு சின்ன ஒரு எடோ மாரி ஃப்ரீயா இருக்கர மாரி காம்ச்ருக்காங்க.

இந்த மரங்கல்லா இருக்கற மாரி காமிச்சிருக்கறாங்க.

பின்னாடி மரங்கெல்லா இருக்கு முன்னாடி செடிகள் ஒரு பச்சபசேல் இருக்கற மாரி காம்ச்சிருக்காங்க அந்த வீடு வெள்ள கலர் பெயிண்ட் அடுச்சிருக்க மாரி காம்ச்சிருக்காங்க.

இதுல ரெண்டு யானைகள் இருந் இருபுறமு நிக்கிறமாரி நம்ம ப ஆர்மி மேன் வந்து ஒரு நின்னு சல்யூட் அடிக்கிறமாரி காமிச்--

பின்னாடி மரங்கெல்லா இருக்கற மாரி காம்ச்சிருக்காங்க ஸ்டெப்ஸ்ஸெல்லா இருக்கற மாரி காம்ச்சிருக்காங்க.

வீடு கட்ற இருக்கற மாரி இந்தக் கல்லு ஜல்லி எல்லா போட்டு அ மேல ஏத்திருக்க மாரி காம்ச்சிருக்றா--

அ ஒருத்தர் ப படி இது எறி ஏறிகிட்ருக்காரு அத எடுத்துட்டு.

ஒருத்தர் நடந்து போறாரு ஒருத்தர் கணக்கு எழுதிக்கிட்ருக்காரு லைட்லா இருக்கற மாரி காம்ச்சு--

அப்பறோ இந்த ஹோட்டல் வந்து மிக மிகவும் நீட்டா இருக்க மாரி காம்ச்சிருக்காங்க.

கோழிகள் வந்து எவ்வளவு இதா லைன்னா இதா இருக்குற மாரி காமிச்சிருக்குறா--

லைட்லா இருக்கு நடுவுல நடக்கறக்கான அந்த வழிகள் இருக்கு அந்த கோழி அந்த சாப்டுவக்கறகான அந்த முன்னாடி ஒரு இதுகாக இது ஒரு இது மாரி போட்டு வெச்சிருக்கற--

லைட்லா நெறைய இருக்குது அப்றோ பீஸ் ஆப் இந்தியாலா எழு எழுதிருக்--

ஆ இந்தர ரைட் சைடு ஒருத்தர் நிக்குற மாரி காமிச்சிருக்றாங்க.

டி_வி இருக்கு ஸ்விட்ச் பாயிண்ட் இருக்கு லைட் இருக்க மாரி காமிச்சிருக்கறாங்க.

புட்கல மேயிற மாரி இருக்குற மாரி காம்ச்சி--

வீடெல்லா தெரிர மாருக்கு பின்னாடி வந்து ரெட் கலர்ல பில்டிங்கெல்லா இருக்கற மாரி காமிச்சி.

மரங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க.

முட்டகோஸ் செடி போட்டு இருக்கிற மாரி காமிச்சிருக்கராங்க ஒரு நூறு நூத்தி ஐம்பதுக்கு மேல இருக்கற மாரி காமிச்சிருக்கராங்க.

ஃபோட்டோ ஷுட்லா எடுக்கறாங்க ஃபோட்டோ ஷுட்ல இந்த ப சின்ன குழந்தைங்கெல்லா ஃபோட்டோ எடுக்கற மாரி காம்ச்சிருக்கறாங்--

அத அதற்கு பின்னாடி வானத்தில வானங்கள் கொஞ்சோ அருமையா இருக்கிற மாறி காம்ச்சிருக்காங்க.

இங்க ஒரு நான்கு வாத்துகள்ருக்குற மாரி காமிச்சுருக்குறாங்க.

கல்லெலா இருக்க மாரி பெரிய கல்லு சின்ன கற்களு இருக்கற மாரி காம்சி--

பின்னாடி பச்சதுனு ஒரு மரம் இருக்க மாரி காமிச்சிருக்காங்க.